இந்த போட்டோல பாத்தோம் அப்டினா வந்து நெறய வந்து பாக்ஸ் வந்து அடுக்கி வெச்சிருக்காங்க.

பில்டிங்க்கு வெளிய பாத்திங்ன ஒரு வண்டி வந்து நிக்குது.

அதுக்கு இந்த சைடு பாத்தின ரெட் கலர்ல வந்து டப்பா டப்பாவ நறைய வந்து அடிக்கிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல வந்து சின்ன குட்டி குட்டி ஸ்பீக்கரா வெச்சுருக்காங்க நெறையா.

டேபுள் மேல பாத்தோன்னா கால்குலேட்டு நோட்லா வந்து வெச்சிருக்காங்க.

இத பாத்தோ அப்படின்னா வந்து ஒரு வீட்டுக்கு வெளிய எடுத்த போட்டோ .

அ வந்து மீன வந்து கூடையில போட்டு வச்சிருக்காங்க.

இந்த சைடு பாத்தீனா மரம் செடி கொடிலா வந்து இருக்குது.

அதுக்கு பின்னாடி வந்து டோர் லாக் வைக்கிற ஹாண்டில் வந்து வச்சிருக்காங்க.

மூங்கில வச்சு வந்து ஃபுல்லா கட்டியிருக்காங்க.

இது பார்த்தோ அப்டினா வந்து ஒரு ஒர்க்ஷாப்பில எடுத்த போட்டோ .

இதுல பாத்தோ அப்படின்னா வந்து ஒரு ஸ்கூலுக்கு வெளிய எடுத்த போட்டோ .

இது பாத்தோ அப்படின இது வந்து ஒரு லேக்ல வந்து எடுத்த போட்டோ .

இத பாத்தோம் அப்டினா வந்து ஸ்ரீ விநாயகா .

இங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் வந்து கொட்டி வச்சிருக்காங்க.

செட்டு மாரி வந்து போட்டுருக்காங்க லைட்லா இருக்குதே.

முன்னாடி பாத்தோன்ன ஒரு ரெட் கலர் சேர் இருக்குது.

இங்கடைல பாத்தீங்கன்னா நறைய பொருள்ளா வந்து தொங்கவிட்ருக்காங்க.

இந்தப்பக்க சைடுல பாத்தன்ன வந்து ரெட் கலர் கூட இருக்குது.